மனு பிரேமி ரத்தன்னா ராம் ராஜே மனுராம் கஸ்பதி வைத்தார். காஞ்சரு சோவின்னா குர்முகி ரங்கி சாலுல்யா என் மனம் பிரிந்து விட்டது.

குரு ராம் தாஸ் மனஉறு, ஜாதி ஆணவம், சித்தாந்தம் காரணமாக குர்மதியின் காரணத்தை வாதாட அக்பரின் லாகூர் நீதிமன்றத்திற்கு குரு அமர் தாஸ், எதிராக அவரது எதிர்பாளர்கள் ராஜ் சர்பாரில், குரு ராம் தாஸ், பிரிவாகவும் பொறுமையா, இதனால், தொல்லைகள், மாயைகள் மாயைகள் நயவஜ், அகங்காரத்தி அகங்கார வாதி,

அவனால் முழு மனதுடன் சேவை செய்ய முடியாது. அதனால் தான் அவர் குரு அமர் தாஸ்ஜியை கடவுளை போல நம்பினார். பிறகு சொல்கிறார்கள் அவை லொஹா பானி பாக்கா பிசோ செய்யின் தகை. பாக் மாலி மாலி துரி முக் லையே இந்த உறுதியின் காரணமாக அவர் ஆசிர்வதிக்கப்பட்ட குரு ராம் தாஸ் ஆனார். ஆனால், அவர் தனது அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல்.

மாயாவில் இருந்து விலகியவன், ஆனந்த், ராம் தந்தை குடுத்தார், மாலையை குடுத்தார் ஆனால், அவர் வழியில், தளவாட, hello குமரேசா நல்லா இருக்கியா? அஹ் நல்லா இருக்கேன் பாரு. நேத்து பெரியாரை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டு இருந்தியா, கொஞ்சம் வேலையா இருந்தேன், பேச முடியலை அஹ் இப்ப பாப்போம்ய்யா பாக்கலாமா? அஹ்

ஆமாய்யா. ஆஹ் அஹ் தொண்ணுத்~ அதாவது எத்தனை வயசுன்னு தெரியுமா? தொண்ணூத்தி நாலு வயசு மூணு மாசம் ஏழு நாள் உயிரோட இருந்திருக்காருய்யா. அதே மாதிரி, இவங்க அப்பா பேரு வந்து, வேங்கடா நாயுடுன்னுட்டு. அம்மா பேரு வந்த சின்னத்தாயி அம்மாள், அதே மாதிரி, அவங்க தங்கச்சி sisters ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அவங்க பேரு, பொண்ணுத்தாயி இன்னொன்னும் க~ கண்ணம்மாள்ன்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்கயா ஆமா ஆமாய்யா, இவரு தம்பி ஒருத்தர் இருந்திருக்காருய்யா. elder தம்பி. ஹம் அவரு பேரும் EV கிருஷ்ணசாமி.

சரியா

அதாய்யா அதுக்கு அடுத்து ப~ பதினெட்டுல இவர் வந்து அஹ் அஹ் municipal chairman ஆ, இருந்திருக்காருயா. அவரு, அந்த period ல தான் அவரு இருக்கும் போதுதான் அஹ் இந்த pipeline system இந்த தண்ணி தண்ணி குழாய் வந்து இவருதான் first first ஆரம்பிச்சதுய்யா

ஆமாய்யா, இவரு ராஜாஜி இவரும் ரெண்டு பேரும் friends யா. அப்ப, அந்த period ல வந்து ராஜாஜி வந்து municipal governor ஆ இருந்திருக்காரு. இவரு chairman ஆ இருந்திருக்காரு. அவர் வந்து governor ஆ இருந்திருக்காரு. ஆமா, ஆமாய்யா. காங்கிரஸ், அதே அதே மாதிரி start பண்ணும் போது, யார் யார் இருந்தாங்கன்னா பெரியாரும், வரதராஜனும் ரெண்டு பேர் இருந்தாங்கயா ஆமா, ஆமாய்யா. அடுத்து இவரு ஆரம்பத்துல வந்து ஹம் போராட்டங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமாய்யா?

அடுத்து, காஞ்சிபுரத்துல நடந்தது. இவரு first first இவரு, இவரு, சமூக புரட்சி, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சதே, அந்த வைக்கம் போயிருந்தப்பதான்யா. அங்க போனா, அந்த அவங்க அந்த தெருவுல வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தினரை வந்து அந்த தெருவுல நடக்கக்கூடாதுனு சொல்லவும் இவரு போராடி அந்த நடக்கிறதுக்கான உரிமையை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்காக ஜெயிலுக்கு போனாரு. அஹ் ஜெயிலுக்கு போனனாலதான், இப்ப அதுக்கப்புறம் வந்து, இவங்க இந்த rights வாங்கித்தருவும் வைக்கம் வீரர்னு போட~ போட்டு இருக்காங்க. கேரளால இருக்கவங்க. ஆமாய்யா, இப்ப நீ தீண்டாமைனு சொல்லும்போது தான் வருது. இப்ப இரண்டாவது வந்து, அவர் போராட்டம் நடத்தினாருன்னு சொன்னேன்ல திருநெல்வேலியில வந்து, சேரன் ஆஹ் குருகுலத்துல வந்து, என்னன்னு நடந்ததுன்னா மதிய உணவு சாப்பிடும்போது, உயர் ஜாதியினரோ, தாழ் ஜாதியினரோ, தனித்தனியாதான் உட்கார்ந்து சாப்பிடணும்ட்டு அப்ப அங்க வந்து ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அதை எதிர்த்து, இவரு போராட்டம் பண்ணி எல்லாரும் சமம்தான் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காரு. அதனாலதான், அந்த ரெண்டாவது போராட்டம் வந்து, பேசப்பட்டதுயா. அதே மாதிரி, நிறைய இது க~ ஆஹ் போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காருயா, கள்ளுக்கடை மறியல் பண்ணிருக்காரு, ஒத்துழையாமை இயக்கம் பண்ணிருக்காரு.

அதான்யா, அந்த அதுல வந்து இவரு இவரு தோட்டத்துல இருந்த ஐநூறு தென்னை மரத்தையும் கள்ளுக்கடை இயக்கத்துக்காக வெட்டிருக்காருய்யா. அதே மாதிரி INC ல சேரும்போது, தலைவரு, என்னென்ன யாரு? அவ்வளவுதான்யா தலைவர், செயலாளர், தொண்டர்கள், உறுப்பினர்கள் மட்டும்தான். நாலே இதுதான் இருந்திருக்காங்க.

அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்துதான் நம்ம தமிழர்களுக்கு நல்லது பண்ண முடியும், அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல இருந்திருக்காரு பிறகு வந்து, அவரே இது பண்ணிக்கிட்டாரு. ஆஹ் இதுல இருந்து, எந்த use உம் இல்லை அப்படின்னுட்டு பத்தொன்பது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து, வெளிய வந்துடுறாருயா. ஆமா, அதுதான். இது அவரோட இது, இதெல்லாம் பேசணும், அவரோட points எல்லாம் பேசணும் அதுக்காகதான் அஹ் சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காருய்யா. அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமையும் இங்கதான் குடுத்திருக்காங்கயா. அதே மாதிரி இந்த ஒத்~ அஹ் சுயமரியாதை இயக்கம் வந்து, தோற்றுவித்தது வந்து எப்பன்னா, பிப்ரவரி மாசம், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல, இது பண்ணிருக்காங்க. அஹ் first தலைவரா யாரு இருந்தாருன்னு பார்த்தோம்ன்னா, சௌந்தரபாண்டியன்னு இருந்திருக்காருய்யா. அவருதான் first தலைவரா இருந்~

அதே மாதிரியா அதுக்~ அதுக்கு முன்னாடி அதே அதே மாதிரியா அதுக்கு முன்னாடியே வந்து, ஆஹ் இந்த இதெல்லாம் நடத்திருக்காருய்யா. இப்ப இதுக்கு முன்னாடியே, பதிப்பகம் ஒண்ணு நடத்தி இருக்காரு. இவரு newspaper தனியா இருந்திருக்கு. ஆஹ் newspaper நடத்திருக்காருய்யா. அந்த newspaper பேரு வந்து தெரியுமாய்யா உனக்கு எதுவும்? அது first வந்து, குடியரசுன்னு ஒரு வார இதழை தொடங்கிருக்காரு. அது வந்து, வார இதழா இருந்திருக்கு. சரியாயா? இது வந்து, எப்ப start பண்ணியிருக்காங்கன்னா, பத்தொன்பது, இருபத்தஞ்சுல. ஆஹ் அஹ் ஆஹ் அஹ்

அதே மாதிரி, இப்ப நம்ம பேசினோம் இல்லையா? குடியரசுன்னு, வார இதழ்ல இதோட பதிப்பாளராவும் அவங்க wife தான் இருந்திருக்காங்க. நாகம்மாள் என்றவங்கதான் அந்த பதிப்பாளரா இருந்திருக்காங்க. அதே மாதிரி, அச்சகத்துல வந்து அந்த போட்டுருக்க வாசகம் என்னன்னா உண்மை விளக்கம் அஹ் அச்சகம்தான். இந்த அச்சகத்துக்கு பேரே, இதை எப்ப start பண்ணாங்கன்னா, மே மாசம் ரெண்டாம் தேதி பத்தொன்பது இருவத்தஞ்சுல start பண்ணியிருக்காங்க. ஆமாய்யா

அது அதுதான் இவரோட ஒரு நல்ல இப்ப fa~ famous ஆன இதுன்னா, இந்த பதிப்பகத்துக்கு வந்து இவரு நானே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானே எழுதி நானே அச்சு கோர்த்து நானே அச்சிட்டு நானே படித்துக் கொள்ளும் நிலைக்கு போனாலும் இந்த அச்சகத்தை வந்து, அந்த அந்த printing இதை வந்து விடமாட்டேன் அப்படின்னுட்டு சொல்லிருக்காருய்யா. அஹ்

ஆமாய்யா இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து, குடியரசு பத்திரிகையில இருக்கும் போதே, அவரு வந்து ஆஹ் self respect movement க்கு அடுத்து justice party ன்னு ஆரம்பிச்சது. அதான் நீதிக்கட்சி. பத்தொன்பது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலயே, நீதிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாருய்யா.

அதே மாதிரி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து, முத்தையாவோட சேர்ந்து, வகுப்பு வாரிய ஆஹ் இப்ப நம்ம சொல்றோம் இல்ல அந்த reservation இதெல்லாமே அதுக்கான அரசாணையை, அப்பயே வெளியிட்டிருக்காருய்யா

அதான், இப்ப இருக்கிற அரசியலுக்கு எல்லாமே தா~ தாய் கழகம் அப்படின்னா அதுதான்யா. justice party தான். ஆஹ் அதே மாதிரி, பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து தேவதாசி

அது வந்து doctor முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்கல்ல அவங்களால பொன்மொழியப்பட்டது. ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்துல வந்து, இதை சட்டமா இயற்றி இருக்காங்க.

அதான் அதான்யா. இதுக்கு முன்னாடின்னா, நிறைய அரசியல் இதுலாம் நடந்து இருக்குயா, நீ அந்த சொன்ன இல்லை? இந்தி திணிப்பு போராட்டம் வந்து, அந்த இவரு இது பண்ணுவாரு அப்டிண்டு அப்ப வந்து ஆஹ் என்ன நடந்திருக்குன்னா, அந்த அஹ் அஹ் சமஸ்கிருதமும் அப்ப இதா இருந்திருக்கு. அப்ப சமஸ்கிருதமும் இது தேவையில்லை அப்படின்ட்டு பெரியார் வந்து அறிவித்திருக்காரு. சமஸ்கிருதமும் வேணாம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி, பனகல் அரசர்ன்னு ஒருத்தர் இருந்திருக்காருய்யா அவர் வந்து டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து இறந்திருக்காரு.

அதான்யா. அதே மாதிரி, இவரோட முக்கியமான போராட்டங்கள்னா நாலே நாலு போராட்டம்தான்யா. முக்கியமான போராட்டங்கள் நாலு போராட்டங்கயா. முதல்ல வந்து, நம்ம பேசின மாதிரிதான். ஒத்துழையாமை இயக்கம் ஒண்ணு, கதரு பயன்பாட்டை எதிர்த்த ஒண்ணு, வைக்கம் போராட்டம் ஒண்ணு

அதே மாதிரி இவரு, ஆஹ் இதெல்லாம் இருக்கும்போதுயா அந்த போராட்டம் இருக்குல்ல வைக்கம் hero ன்னுட்டு, அப்பதான் சொல்றாரு. அந்த வைக்கம்ல நடந்த இதனாலதான் வைக்கம் hero சொல்றாரு. அடுத்து வந்து, இவரு காதியை வந்து அந்த நீ சொன்ன மாதிரிதான் காதியை வந்து இப்ப அப்புறம் இது பண்ணியிருக்காரு பிரபலப்படுத்தி இருக்காரு. அப்புறம் வந்து, கள்ளுக்கடை மறியல்ல இது பண்ணதுனால தன்னோட தோட்டத்துல இருக்க மரத்த எல்லாம் வெட்டுனாரு. இதெல்லாம்தான்யா முக்கியமானது. இதெல்லாம்தான், இவரை வந்து கொஞ்சம் ஒரு ஆஹ் starting stage ல இது பண்ணிருக்கு

ஆமா ஆமாய்யா அஹ் அப்புறம் வந்து இன்னொரு பத்திரிகை இருக்குய்யா? இன்னொரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கு. பகுத்தறிவுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காருயா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அதே மாதிரி, குடியரசுன்னு ஆரம்பிச்சாருல்ல குடியரசுதான் இவரோட official newspaper ஆ வச்சிருந்தாரு இவரு எல்லாத்தையுமே

பெண்களுக்கு ஒரு சொத்துரிமை வேணும்ன்னு rights வந்து எப்ப இதா ஆயிருக்குன்னா, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இதாயிடுச்சுயா அஹ் அதே மாதிரி

அதான், அதான்யா அவ்வளவுதாய்யா. அடுத்து, அதே அதே இதுல வந்துயா அப்புறம் தமிழ் மறுமலர்ச்சிக் காலம் இதெல்லாம் பார்ப்போமாய்யா? அதுல அதுல வந்துய்யா ஹம் ஹம் தமிழ்ல முதல் முதல்ல வந்து, paper first எப்ப அச்சிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமாயா ஏதும்? ஆஹ் first first print தமிழ் மொழிய எப்ப இது பண்ணியிருக்காங்கன்னா, தம்பிரான் வணக்கம், அப்படின்னுட்டு ஒரு நூலை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா கோவால வந்து வெளியிட்டிருக்காங்க.

ஆஹ் ஆமாய்யா

சரி சரிய்யா ஆஹ் ஆஹ் அஹ் என்னய்யா அது ஆஹ்

ஆஹ் அதான், அதான் அதான்யா சரி அடுத்து அந்த இதை பத்தி நம்ம கேட்டோம் இல்லையா அஹ் அதைப் பத்தி பாப்பமாய்யா தமிழ் மறுமலர்ச்சிக் காலம் ஆரம்பத்துல இருந்து எப்படி எல்லாம் இருந்திச்சி அதெல்லாம் அதான்யா, european languages அந்த starting ல இருந்தப்போ, first first தமிழ் மொழிய, print பண்ணது நாம already சொன்ன மாதிரிதான். தம்பிரான் வணக்கம் வந்து கோவால, first first print பண்ணி வெளியிட்டிருக்காங்கய்யா. ஆஹ் கேட்குதுயா ஆஹ் அதான்யா first first ஆஹ் first யா அடுத்து வந்து, ப~ பதினெட்டு ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வந்து, ஞானப்பிரகாசம்ங்கிறவரு வந்து திருக்குறளை வந்து தாள்வடிவுல வந்து வெளியிட்டு இருக்காரு. first first திருக்குறளை வந்து, தாள்வடிவுல ஞானப்பிரகாசம்ங்கிறவரு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல தஞ்சாவூர்ல வெளியிட்டிருக்காரு ஆஹ் ஆமாய்யா இந்த detail நான் வாட்ஸ்ஆப்ல அனுப்பிச்சிருந்தேன்யா அதை பார்த்தியாயா? சரி சரியா அதே மாதிரியா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல வந்து FW எல்லிஸ்ங்கிறவர் வந்து ஆஹ் திராவிடம் அதாவது நம் தமிழ் மொழிய வந்து சிறப்பா இது பண்ற மாதிரி theory of south Indian language ன்னு ஒரு book எழுதி, இருக்காருய்யா இதுல வந்து, திராவிட மொழி வந்து தனித்து இயங்கும் சிறப்பு பெற்றது அப்படின்னுட்டு அந்த book ல சொல்லி இருக்காரு. அதாவது, திராவிட மொழிகள் வந்து, தனித்து இயங்கும். எந்த ஒரு மொழிகளோட இதுவும் இல்லாமல் தனியா இது மட்டும் இயங்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆமாய்யா, அதே மாதிரி சில முக்கியமான இந்த details எல்லாமே தெரியலைன்னா கூட கூகுள் பண்ணி பாருய்யா அது detail அ இன்னும் போட்டிருப்பாங்க.

ஆமா ஆமாய்யா அதே மாதிரிதாய்யா, ஆயிரத்தி அஹ் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல வந்து, ஆஹ் இவர் வந்து, college ல வந்து, முதல்வரா இருந்திருக்காருயா. saint jose~ saint joseph college ல சரியா? ஆமா, அதே மாதிரி இது நம்ம வந்து, FW எல்லிஸை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அவருதான் இருந்துருக்காரு. நீ பெரியார்ன்னு நினைச்சுக்காதயா. FW எல்லிஸ் வந்து அந்த ஆஹ் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்ன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல வந்து, தமிழ் மொழி சிறப்பைப் பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதே வருஷம் வந்து அவர் வந்து முதல்வரா இருந்திருக்காரு saint joseph college ல ஆஹ் அதே மாதிரி, அந்த திராவிட மொழிகளின், ஒப்பிலக்கணங்கிற நூலை வந்து, எப்ப வெளியிட்டாருன்னா ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறுல வந்து வெளியிடுறாரு. அது யாருன்னா? கால்டுவெல் வெளியிடறாரு ஒப்பிலக்கணங்கிற நூலை theory of theory of south Indian language ல தான் திராவிட மொழி வந்து தனித்து இயங்குது அப்படின்னுட்டு FW எல்லிஸ் சொல்லியிருக்காரு இதை இரண்டையும் confuse பண்ணிறக்கூடாது அஹ் theory of south Indian language ஐயும் ஆஹ் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணங்கிற நூலை வந்து, ரெண்டும் வேற வேற.

ஆமாய்யா ஆஹ் ஆஹ் அஹ் ஆஹ் ஆஹ் இல்லையா நீ சிங்கப்பூர் போனாங்கன்னு சொன்னியில்ல ஆஹ் starting ல அப்ப வந்து இவரு வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து, புத்தரோட

அதே மாதிரி சிங்காலவே~ சிங்காரவேலரோட வந்து நல்லா close ஆஹ் இருந்திருக்காரு. ஆஹ் அதே மாதிரி இந்த உழைப்பாளர் தினம் மே ஒண்ணு கொண்டாடறாங்கல்ல அது எப்ப first ல இருந்து கடைபிடிச்சாங்கன்னா மே மாசம் ஒண்ணாம் தேதி, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து கடைபிடிக்கிறாங்கயா. ஆஹ் அதே மாதிரி இவரு அம்பேத்கர் மேல ஒரு பற்றா இருந்திருக்காருயா. அவரோட annihilation of caste அப்படின்னுட்டு ஒரு book எழுதி இருக்காரு.

அவரோட அம்பேத்கரிஸ்ட் அவங்க கோரிக்கையை ஏற்று, இது பண்ணியிருக்காரு. ஆஹ் அதே மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காருய்யா reservation க்கு போராடியிருக்காரு எல்லாமே நம்ம already பேசின மாதிரிதான்.

அதான் அதான்ய்யா? ஆஹ் அதுவும் அதே மாதிரி ஆஹ்

அதான் அதான்யா அந்த கா~ அதான்யா காங்கிரஸிலிருந்து இதுல இருந்து நம்மளோட தமிழர்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்ட்டு வெளிய வந்திடறாருய்யா, வெளிய வந்த உடனே தான் எல்லா பதவிகளையுமே துறந்துருவாரு இருக்கிற பதவியில இருந்து எல்லாமே வெளிய வந்துட்டுதான் ஆஹ் அடுத்து வந்து அவரோட ஆஹ் சி~ சிந்தனைகளை வெளியிடுறதுக்கு வந்து ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆஹ் இது ஆரம்பிச்சாருய்யா ஆமா சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சாரு ஆமா, ஆமா. அதே மாதிரி கொள்கைகள், அந்த சுயமரியாதையோட கொள்கைகளும், நீங்க சொன்ன மாதிரிதான்யா. அது அஹ் சமூக வாழ்வுல வந்து உயர்வு தாழ்வு இருக்கக் கூடாது. எல்லாமே ஒண்ணுதான். அதுதான்யா ஒரு basic point ஏ ஆமா அதே மாதிரி ஏழை, பணக்காரனும், ஏற்றத்தாழ்வு இருக்கக் கூடாது சொல்லிருக்காரு ஆஹ் அதேமாதிரி ஆமா ஆமா ஆமா அதே மாதிரி, குழந்தை திருமணத்தை ஒழிச்சாரு இதெல்லாமே இருக்கக்கூடாதுனு நினைச்சாரு அதான் அதான் அதான்யா அதெல்லாமே சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாலே சுயமரியாதை இயக்கம் மூலியமாவே அதெல்லாம் நடத்துனார்யா சுயமரியாதை திருமணம்னு சொல்றாங்க அதெல்லாம்

ஆமா ஆமாய்யா அதாவது, அது நீ சொன்னல்ல? ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயே தேவதாசி ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்துட்டாங்கயா. இதுல அதான் already சொன்ன மாதிரிதாய்யா. முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் முன்~ முன்மொழியப்பட்டதுய்யா அவங்களுடைய இதுனால அப்புறம், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து அதை சட்டமாக்கிட்டாங்க. ஒரு வருஷம் சென்று அதை வந்து சட்டமா இயற்றிருக்காங்கய்யா. அதே மாதிரி reservation ஐ பத்தி நிறைய இது பேசிருக்காருய்யா. இவர் நிறைய புரட்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு reservation ஏன்னா அப்போது ஆஹ் நம்ம தமிழ்நாட்டுலதான் reservation இருக்கறதுலயே அதிகம் அறுபத்து ஒன்பது percentage அதைப் பத்தி ஒரு போராட்டங்கள் எல்லாம் நடத்திருக்காரு அப்பயே.

அதான்யா அதான்யா news papers ஏ அதான்யா mostly எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப starting ல இருந்து ஒரு overview பார்ப்போம் அப்படியே. ஆஹ் starting அதான்யா starting அவரு இதுல இருந்து ஆரம்பத்துல வந்து ஆஹ் first first போராட்டம், போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதுல, முக்கியமான நாலு போராட்டம் என்னன்னா, அந்த வைக்கம் சத்தியாகிரகம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆஹ் அப்புறம், கள்ளுக்கடை மறியலு ஆஹ் ஆமா ஆமாம் ஆமா ஆமா

ஆஹ் ஆஹ் ஆமாய்யா ஆமா ஆமா. அஹ் அதான்யா, அவரோட அந்த து~ ஒத்துழையாமை இயக்கத்தோட அதே மாதிரி அஹ் சு~ சுயமரியாதை இயக்கத்தோட objectives மட்டும் பாத்திடலாம்யா ஆஹ் அத பாத்துட்டு மட்டும் இது பண்ணலாம் ஆஹ் அதான் first point உ நம்ம already பேசின மாதிரிதான் அஹ் சமூக வாழ்வுல வந்து உயர்வு, தாழ்வு இருக்கக்கூடாது அடுத்து வந்து, மனித சமூக, பொருளாதாரத்தன்மை வந்து ஒன்று சரியாய்யா? ஏழை ஏழை, பணக்காரன்ட்டு, ஏற்றத்தாழ்வு இருக்கக் கூடாது. அ~ அதே மாதிரி, இந்த எல்லா பொருளும் பூமியில இருக்கிற எல்லா பொருளும் எல்லாருக்கும் சமம். அதே மாதிரி வணிக, வ~ வணிக சமூகத்துல வந்து சாதி, மதம், தேசம், வருமானம், கடவுள், ஆகிய எந்த இதுவுமே இது பண்ணக் கூடாது. அறவே இது பண்ணாரு. உலக மனித ச~ ஆஹ் சமுதாயத்துல வந்து, ஒற்றுமை நிலவும்னு சொல்லிருக்காரு. ஆமாய்யா. அதே மாதிரி உழைப்பாளி, முதலாளின்னு எந்த உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது. அது எல்லாம் இல்லை எல்லாமே சமம் அப்டின்ட்டு

official newspaper ஆ மட்டும் குடியரசு மட்டும் இருந்துருக்குய்யா. அது start பண்ணது வந்து எப்ப start பண்ணியிருக்காங்கன்னா மே மாசம் அதான் ரெண்டாம் தேதி, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு. ஆனா இதுக்கான, இது starting எழுதுறது வந்து, முன்னாடி இருந்து, எழுத ஆரம்பிச்சிட்டாருயா ரெண்டாயிரத்து இருபத்தி நாளுல இருந்து ஆமா

அதான்யா அவ்வளவுதான்யா, அவரே வந்து, கடைசியில வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நாலுல வந்து இறந்திருக்காருய்யா. இவரு தொண்ணூத்தி நாலு வயசு வரையும், மூணு மாசம் ஏழு நாள் வரையும் உயிரோட இருந்துருக்காருய்யா சரிய்யா சரி ரொம்ப பேசியாச்சுயா பார்ப்போம் கூப்பிடறேன்யா